கலர் கலர்ர நெறைய பொம்மைங்கல அங்க இருக்கு.

அந்த டி_வியிலிருந்து ஒயரெல்லா கனெக்ட் ஆகி வருது.

ஒயிட் மார்ட் சோலார் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்டு ஒரு ஷாப் பாக்கலாம்.

இந்த பிச்சர்ல வந்து நம்ம என்னா பாக்றோம் அப்டின்னா இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ருக்கு அ லைட்லாம் இருக்கு.

இந்த பிச்சர்ல வந்து நம்ம என்ன பாக்கறோ அப்படினா இங்க ஒரு கட இருக்கு.

வட சட்டி மாறி ஒன்னு இருக்கு ஒயர்ருக்கு .

டயர் ரெண்டுக்குமே இருக்கு சுத்தியு மரங்கள்லா இருக்கு.

அந்த மிஷலின் அப்படின்ற ஒரு எடோ இருக்குல்லையா அந்த எடத்துல வந்துட்டு ஒரு கார் இருக்கு ஒருத்தர் நின்னுட்ருக்காரு.

ஹிந்தில அங்க ஒரு போஸ்டர் மாரி ஒட்டிருக்காங்க.

இந்த கண்ணாடி பாட்டில்ல பிஸ்கட்ஸ்ஸ வச்சுருக்காங்க.

அங்க சைட்ல நெறைய குப்பைகள்லா கொட்டி கடக்கு.

ஆ அந்த கம்பி மேல எல்லா வந்துட்டு ரெண்டு பேர் ஒக்காந்ருக்கா --

அங்க வந்துட்டு புதுசா ஓரு பேமிலி வந்துட்டு ஒரு கார் வாங்குறாங்க அந்த கார் வந்து வைட் கலர்ல இருக்கு அந்த கார்க்கு பிங்க் கலர்ல மாலையு போட்டுருக்காங் --

பக்கத்துலயே ஒரு மரம் புளிய மரம் ஒன்னு இருக்கு.

உள்ளார வந்து ஒரு தாத்தா போயிட்ருக்காரு.

பக்கத்துல ட்ரீ இருக்கு மேல கம்பி வந்து ப்ளூ கலர்ல இருக்கு.

அங்க கீழலா நறைய பேர் உக்காந்துருக்காங்க. நறைய பேர் நின்னுட்டுருக்காங்க அங்க நறைய ஸ்டாச்சூஸ்ஸல்லா வந்துட்டு இருக்கு.

அந்த ஸ்டேச்யூச பாக்கறத்துகாக நிறைய பேர் வந்துருக்காங்க.

மேல வந்துட்டு வைட் கலர்ல லைட்டெல்லா இரு --

அந்த பாய் ப்ளூ கலர்ல டீஸ் போட்டுருக்காங்க.

அவங்க ரெண்டு பேரு ஒரு கல்லு மேல கால வச்சு உக்காந்துருக்காங்க இந்த பாய் நின்னுட்டுருக்காங்க.